நடுவுல வந்து பேலஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் போயிட்டு இருக்கு நறைய கட்டலா இருக்கு.

ஒரு டேபிள் பெஞ்ச் இருக்கு பக்கத்துல ஒயிட் போட் குடுத்துருக்காங்க.

இது பக்கத்துல பாத்வேல ஒரு அங்கிள் லுங்கி கட்டிட்டு போயிருக்காரு. அவர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்காரு.

வெளியில ஒரு பைக் நிப்பாட்டி வச்சுருக்காங்க.

ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஷா போயிட்டிருக்கு கிரீன் கலர்ல .

ரெட் பிங்க் எல்லோ பர்பில் இருக்கு.

ஒரு போட்டோ போட்டு அதுக்கு வந்து மால போட்ருக்காங்க.

ஹாஸ்பிடல் ரிசப்ஷனிஸ்ட் ஏரியா ஒரு ஏன்ட்டி வந்து ஒக்காஞ்சிட்டு இருக்காங்க ஸ் ரெட் கலர் சேரி கட்டிட்டு.

இது ஒரு கோடக் மகேந்திரா பேங்க் தமிழ் இங்கிலீஷ்ல குடுத்திருக்காங்க போட்ல .

கட்ட வந்து கயிர்ல வந்து கட்டி வெச்சிருக்காங்க ஒரு பேண்டா பாட்டில் காலியாருக்கு.

அனுஷ் பஞ்சாபி தாபா அப்டின் சொல்லி போட்டு இருக்கு.

உள்ள வந்து சீலிங்ல லைட்ஸ் ஆன்ல குடுத்துருக்காங்க.

ஒரு பிளாக் கலர் கார் நிப்பாட்டி வெச்சிருக்காங்க.

ஒரு காக்கா நின்னுட்டிருக்கு தூரத்துல பறவெல்லா பறந்துட்டிருக்கு.

இது ஒரு ஜுவல்லரி ஷாப் சல்லாணி ஜூவல்லரி மார்ட் அப்படினு சொல்லி போட்டுருக்கு.

கீழ பிளான்ட்ஸ் இருக்கு ஃபிளவர் பாட் குடுத்துருக்காங்--

ரோட்ல வந்து ஒரு அண்ணா நடந்து போயிட்டிருக்காங்க ஃபேக் மாட்டிட்டு அவங்க தலைக்கு வந்து ரெட் கலர் தொப்பி போட்ருக்காங்க.

வாழ எல இருக்கு பக்கத்துல ஒரு ஆன்ட்டி வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க.

பேன்ல வந்து பாத்திங்னா தோச சுட்டுட்டுயிருக்காங்க. பில்லிங் கவுண்டர்ல வந்து நறைய கவர்லா தொங்க விட்டிருக்காங்க. ஒரு டேபிள் ஃபேன் குடுத்துருக்காங்க.